சி மற்றும் C ல் ஸ்ட்ரக்சர்ஸ் க்கான ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது ஸ்ட்ரக்சர் என்றால் என்ன ஸ்ட்ரக்சர் ஐ டிக்ளேர் செய்வது
இதை ஒரு உதாரணத்துடன் செய்யலாம் இந்த டுடோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்கு தளம் பதிப்பு 1110 ஜிசிசி மற்றும் g கம்பைலர் பதிப்பு 461 ஸ்ட்ரக்சர் க்கு அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட variableகள் ஒரு பெயரில் குழுஅமைக்கப்படும் போது அது ஸ்ட்ரக்சர் எனப்படும் ஒரு ஆப்ஜெக்ட் னுள் வெவ்வேறு டேட்டா களை குழுஅமைக்க ஸ்ட்ரூக்கூட்டர் பயன்படுகிறது
இது கம்பவுண்ட் data டைப் எனப்படும் சம்பந்தப்பட்ட தகவல்களை ஒன்றாக குழுஅமைக்க இது பயன்படுகிறது
இப்போது ஸ்ட்ரக்சர் ஐ டிக்ளேர் செய்ய சின்டாக்ஸ் ஐ காண்போம் இங்கே கீவர்ட் ஸ்ட்ரக்ட்
கம்பைலர் இடம் ஒரு ஸ்ட்ரக்சர்
டிக்ளேர் செய்யப்படுவதாக சொல்கிறது struct name
ஸ்ட்ரக்சர் ன் பெயர் எகா
ஸ்ட்ரக்ட் எம்ப்ளாயி எந்த பெயரையும் நீங்கள் கொடுக்கலாம்
இப்போது ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் ஐ டிக்ளேர் செய்வதைக் காண்போம் அதற்கான சின்டாக்ஸ் ஸ்ட்ரக்ட் struct name struct var டைப்
struct name ன் வேரியபிள்
struct var ஆகும் எகா ஸ்ட்ரக்ட் எம்ப்ளாயி ஏடிடிஆர் டைப் எம்ப்ளாயி ன் வேரியபிள்
ஏடிடிஆர் ஆகும் நம் உதாரணத்திற்கு வருவோம் புரோகிராம் ஐ ஏற்கனவே எடிட்டர் ல் எழுதி வைத்துள்ளேன்
எனவே அதை திறக்கிறேன்
நம் fileபெயர் structureசி என்பதை கவனிக்க இந்த புரோகிராம் ல் ஸ்ட்ரக்சர் ஐ பயன்படுத்தி 3 பாடங்களின் மதிப்பெண்களின் கூடுதலை கணக்கிடுவோம் இப்போது கோடு ஐ விளக்குகிறேன்
இது நம் ஹெடர் பைல்
இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் ஐ ஸ்டூடென்ட் என டிக்ளேர் செய்துள்ளோம் பின் இங்கிலிஷ் மாத்ஸ் மற்றும் சயன்ஸ் என மூன்று இன்டிஜர் வேரியபிள் களை டிக்ளேர் செய்துளோம் ஒரு ஸ்ட்ரக்சர் ல் டிஃபைன் செய்யப்படும் வேரியபிள் கள் அந்த ஸ்ட்ரக்சர் ன் மெம்பர்ஸ் எனப்படும்
இது மெயின் பங்ஷன்
இங்கே ஒரு இன்டிஜர் வேரியபிள் டோட்டல் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் இப்போது ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் ஸ்டட் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் டைப் ஸ்டூடென்ட் ன் வேரியபிள் ஸ்டட் ஆகும் ஸ்ட்ரக்சர் memberகளை அணுகவும் மாற்றியமைக்கவும் இது பயன்படுகிறது
75 70 மற்றும் 65 என மதிப்புகளை அசைன் செய்வதன் மூலம் இங்கே memberகளை மாற்றியமைத்துள்ளோம் மூன்று பாடங்களின் மொத்தத்தை இங்கே கணக்கிடுகிறோம்
பின் முடிவை அச்சடிக்கிறோம்
இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
இப்போது சேவ் ல் சொடுக்குக புரோகிராம் ஐ இயக்குவோம் Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் ஐ திறக்கவும் கம்பைல் செய்ய டைப் செய்க ஜிசிசி ஸ்பேஸ் structureசி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் ஸ்ட்ரக்ட் பின் Enter ஐ அழுத்துக இயக்க டைப் செய்க struct Enter ஐ அழுத்துக வெளியீடு காட்டப்படுகிறது டோட்டல் இஸ் 210 இப்போது இதே புரோகிராம் ஐ C ல் இயக்குவோம் நம் புரோகிராம் க்கு வருவோம்
அதே கோடு ஐ எடிட் செய்கிறேன் முதலில் கீபோர்ட் ல் shift Ctrl மற்றும் ஸ் விசைகளை ஒருசேர அழுத்துக இப்போது எக்ஸ்டென்ஷன் cpp உடன் பைல் ஐ சேமிக்கவும் சேவ் ல் சொடுக்குக ஹெடர் பைல் ஐ அயோஸ்ட்ரீம் என மாற்றுவோம் இப்போது யூசிங் ஸ்டேட்மெண்ட் ஐ சேர்ப்போம் சேவ் ல் சொடுக்குக C ல் ஸ்ட்ரக்சர் ஐ டிக்ளேர் செய்வது சி போன்றதே
எனவே இங்கே எதையும் மாற்றவேண்டியது இல்லை முடிவில் பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ கவுட் ஸ்டேட்மெண்ட் என மாற்றுவோம்
பார்மேட் ஸ்பெசிஃபையர் மற்றும் n ஐ நீக்குவோம் இப்போது காமா ஐ நீக்குவோம் இரு ஓப்பனிங் ஆங்கில் பிராக்கெட்ஸ் ஐ இடவும்
இங்கே குளோசிங் பிராக்கெட் ஐ நீக்கவும் இரு ஓப்பனிங் ஆங்கில் பிராக்கெட்ஸ் ஐ இடவும் இரட்டை மேற்கோள்களில் n ஐ இடவும் சேவ் ல் சொடுக்குக புரோகிராம் ஐ இயக்குவோம் நம் டெர்மினல் க்கு வருவோம் கம்பைல் செய்ய டைப் செய்க g ஸ்பேஸ் structureசிபிபி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் ஸ்ட்ரக்ட்1 இங்கே ஸ்ட்ரக்ட்1
ஏனெனில் பைல் structureசி ன் வெளியீட்டு பாராமீட்டர்ஸ்
ஸ்ட்ரக்ட் ஐ ஓவர்விரைட் செய்ய விரும்பவில்லை இப்போது Enter ஐ அழுத்துக இயக்க டைப் செய்க struct1 Enter ஐ அழுத்துக வெளியீடு காட்டப்படுகிறது டோட்டல் இஸ் 210 வெளியீடு நம் சி கோடு ல் கிடைத்தது போன்றே என காணலாம் இப்போது நம் slideகளுக்கு வருவோம்
சுருங்கசொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது ஸ்ட்ரக்சர்
ஸ்ட்ரக்சர் ன் சின்டாக்ஸ்
ஸ்ட்ரக்ட் struct name ஸ்ட்ரக்சர் ன் memberகளை அணுகுதல்
எகா studமாத்ஸ் 75 ஸ்ட்ரக்சர் variableகளை சேர்த்தல்
எகா டோட்டல் studஇங்கிலிஷ் studமாத்ஸ் studசயன்ஸ் பயிற்சியாக ஒரு ஊழியரின் பதிவுகளை காட்ட ஒரு புரோகிராம் எழுதுக
நேம் அட்ரெஸ் டெசிக்னேஷன் மற்றும் சாலரி போல
கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போகன் டுடோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போகன் டுடோரியர் திட்டக்குழு ஸ்போகன் டுடோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்